முறையாக வழி நடத்துவதிலும் சமுதாய த்தின் பங்களிப்பு செய்ய வைப்பதிலும் கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது கல்வி என்பது ஒரு சமூக நிறுவன ம்

இது சமுதாய தொழில்நுட்பத்தகமையை ஏற்படுத்த கல்வி கற்றலை யும் கற்பித்த லையும் குறித்து இது திறன்கள் தொழில்கள் உயிர் தொழிலாளர்கள் என்பவற்றை மனம் நெறி அறிவியல் ஆகிய சார்ந்த வளர்ச்சிகளையும் சமுதாய வளர்ச்சி யில் பங்கு பெற செய்யும் அமைப்பாகும் கல்வி என்ற சொல்லி ன் பொருள் கல்வி என்ற சொல் கல் ஆய்வு செய் என்ற வேர்ச் சொல்லிலிருந்து வருகின்றது. கல்வி என்ற சொல்லிற்க்கான ஆங்கில சொல் Education என்பதாகும். இந்த சொல்லி ல் என்ற இல த்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆகும் இந்த சொல்லானது வளர்த்த ல் என்ற பொருளை க் குறிக்கிறது மேலும் இது கற்பித்த ல் பயிற்ற்றுவித்தல் என்னும் பொருளை த் தரும் என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டது இந்த சொல்லிர்க்கு மொத்த சொல்